வெளிய வந்து நிறைய செடிங்க நட்டு விட்ருக்காங்க.

நெறியா பெரிய பெரிய கல்லெல்லா கிடக்கு.

போட்டோல வந்து ஒரு பெட்ரோல் பல்க் ஒன்னிருக்கு.

உங்களுக்கு பின்னாடை வந்து கம்பி வச்சு தடுப்பு போல பண்ணி வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு பேன் கரங்கிட்ருக்கு.

ஒரு பைக்ல ரெண்டு ஹெல்மெட் வச்சிருக்காங்க.

இந்த போட்டோயில வந்து ஒரு பேக்கரி போல ஒரு கடை இருக்கு.

இது வந்து நிறைய ஜூஸ் எல்லா வந்து பிரிட்ஜ்ல அடுக்கி வச்சிருக்காங்க.

இதுல வந்து கவர்மெண்ட் வெகிக்கள்னு போட்டுருக்காங்க.

போட்டோல வந்து ஒரு மூணு கட இருக்கு.

இந்த கடையில வந்து நறைய ஸ்டூல் போட்டு வச்சிருக்காங்க.

போட்டோல வந்து ரெண்டு மூணு பில்டிங் தெரியுது.

வெளிய வந்து நெறைய செடிங்க வச்சிருக்காங்க.

இதுக்குள்ள ஒன்னு ரெண்டு பேப்பருங்க இருக்கு.

ஒரே ஆட்கள் இருந்து இத சுத்தி இருந்து பாத்துட்டு இருக்காங்க.

இதில உள்ள தண்ணி வந்து பச்சை கலர்ல தெரியிது.

இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சரக்கு ரயில் ஒன்னு நிக்குது போல தெரியுது.